இது வந்துட்டு ரேடியோ சேவ் வாங்கி வெச்சிக்கிற கடெ.

வந்து பிரண்ட்ல ரெண்டு சேர் இருக்கு சேர்லெ ஒரு ஒயிட் கலர் சேர் ஒரு கிரீன் கலர் சேர் அதுல மேல பார்ட் மட்டும் தான் தெரியுது.

ஒரு கம்ப்யூட்டர்ல ஒன்னு தெரியுது அது வெச்சிருக்காங்க இங்க சுய்ட்டிகேஸ் போல ஒன்னு இருக்குது.

இது ஒரு ஜூஸ் கட.

கீபோர்டு புதுசா கொண்டு வரதுக்கு அந்த தூணு எல்லா வச்சிருக்காங்க.

அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு பையன் செல்ஃபோன் வச்சி படம் எடுத்துட்டு இருக்குறான்.

அப்பறமா இந்தசே வலது வலது பக்கு மேல இந்த குத்து விளக்கு எல்லா வச்சிருக்குராங்க.

பக்கத்துல பழைய செய் ய அது அது கொண்டு வந்த சைக்கிள் ஒன்னு வச்சிருக்குது.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அத சுதா பார்லர்ல ஒரு மூணு பேர் சாமான் வாங்கறதுக்கு அந்த கடையில நிக்கிறாங்க.